இந்த போட்டோல பார்த்தீங்கன்னா ஒரு ஹால் மாதிரி இருக்கு கீழ் எல்லாம் பாத்தீங்கன்னா மேட் போட்டுருக்காங்க.

இந்த போட்டோல பார்த்தீங்கன்னா ஒரு லாட்ஜ் மாறி இருக்கு.

அங்கன பாத்திங்கனா ஒரு ரெட் கலர் பைப்லைன் மாரி போவுது.

இங்க போட்டோல பாத்தீங்கன்னா பெட்ரோல் பங்க் இருக்கு.

பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு போலிரோ பிக்அப் கார் நிக்குது.

கீழ பாத்தீங்கன்னா ஒரு மூணு கேக் ரவுண்டா அப்ரோ மீதி இரண்டு கேக் பாக்ஸா பண்ணி இருக்காங்க.

ரெண்டு மூணு மீன் வந்து பாத்தீங்னா கிளீன் பண்ணி இருக்காங்க பாதி மீன்லா கிளீன் பண்ணி அதோட வேஸ்டேஜ் மட்டும் சைடா வெச்சுருக்காங்க.

இதுல வந்து நறைய சேர் இருக்கு அப்ரோ நிறைய பீப்பிள்ஸ் வந்து சேர்ல உக்காந்து இருக்காங்க.

முன்னாடி பாத்தீங்ன்னா ஒரு மூணு பசங்க நின்னுட்ருக்காங்க.

இந்த ஃபோட்டோல பாத்தீங்கனா ஒரு ஃபீல்ட் மாறி இருக்கு.

ஒரு ஃபைவ் கேர்ள்ஸ் நிக்கராங்க அவங்க பரதநாட்டிய ஆட்ர மாதிரி ஸ்டெப்பு நிக்கராங்க.

ரெண்டு பேரும் வந்து ப்ளூ அண்ட் கிரீன் சேரிலையும் மீதி மூணு பேரு கிரீ கிரீன் அண்ட் ஆரஞ்சுலையும் இருக்காங்க.

உள்ள ஸ்டெப்ஸு லா இருக்கு ஒரு ஹால் ருக்கு அது டோர் ஓபன் ல இருக்கு.

இந்த போட்டோல பாத்தீங்கனா நறைய பில்டிங் இருக்கு பில்டிங் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க வொர்கிங் ப்ராசஸ்ல இருக்கு.

இந்த போட்டோல பாத்தீங்கன்னா ரைஸ் சாப் மாறி இருக்கு ஒரு ஹோட்டல் மாறியிருக்கு.

முன்னாடி பாத்திங்கன்னா ரவுண்டா பக்கெட் மாறி இருக்கு. ரெட் கலர்ல மூணு எல்லோ கலர்ல ஒன்னு இருக்கு.

முன்னாடி பாத்தீங்கன்னா சிட்டிங் சேர் குடுத்திருக்காங்க ஸ்டோன் சேர் .